அஅ முக்கியமா அந்த ஒரு சின்ன டீப்பா மாறி இருக்கு அதுல ஒரு நாலு பால் இருக்கு.

பாக்குறதுக்கு ஏதோ மேரேஜ் பங்க்ஷன் மாதிரி இருக்கு.

அதுல வந்து ஒரு பையன் வந்து ஒரு கோட் மாதிரி போட்டு இருக்கான் அது எல்லோ கலர் ஷர்ட் அண்ட் ஒரு க்ரே கலர் ஒரு நாகப்பழ கலர்ல ஒரு சர்ட் கோர்ட் மாதிரி போட்டு இருக்கான் தலையில தலப்பாக்கட்டி இருக்கான்.

இது ஒரு டைனிங் டேபிள் அதுல வந்து ஒரு தட்டுல பிரியாணி வச்சிருக்காங்க அதுல ஒரு சிக்கன் பீஸ்சு இருக்கு பக்கத்திலேயே இந்த பிரியாணி ஓட கிண்ணம் இருக்கு வெண்கல கிண்ணொ.

பேக்கல கொஞ்சோ சின்ன சின்ன சேர்ஸ் போற்றுக்கங்க அப்பர் ரொம்ப தூரமா சின்ன சின்ன ஆர்ச் மாதிரில்லா இருக்கு அந்த ஆர்சொட நடுவுல வந்து க்ரீன் கலர்ல ஏதோ எல மாதிரிலா டெகோரேட் பண்ணியிருக்காங்க.

அப்புறம் சைடுலியே ஊஞ்சல் இருக்கு ஊஞ்சல்ல நிறைய குழந்தைங்க ஆடிட்டு இருக்காங்க அப்புறம் சீசருக்கு சீசால ஒரு பையன் உட்கார்ந்து ஆடிட்டு இருக்கான்.

அப்றம் வெளிவாசல் வந்து தெரியுது கிளாஸ்ல போட்ருக்காங்க அப்றம் சின்ன கார்பெட் மாறி விரிச்சிருக்காங்க க்ரீன் கலர்ல கார்பெட் .

அதுல நடுவுல ஒரு பெரிய கட்டில் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க.

அதுல சைட்லியே ஒரு போட் இருக்கு ஆன அந்த போட்டோட இது வந்து நமக்கு தெரியல ஹெட்டிங் தெரியல சுத்தி நெறைய மரம் ஏகப்பட்ட தென்னை மரல இருக்கு.

அதுல நெறைய ஷேர்ஸ் இருக்கு. பிரண்ட்ல நிறைய நிறைய மக்கள் உட்கார்ந்திருக்காங்க.